ஒரு~ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நாலு death ஆகியிருக்கு, so வந்துட்டு ரெம்ப வந்து மக்கள்ளாம் வந்து பயத்துல இருகாங்க,

Okay.

Okay madam okay okay okay madam கண்டிப்பா madam சேரி okay madam கண்டிப்பா பண்றோம் madam.

வேற எதுவும் தகவல் வேண்டாம் madam, கண்டிப்பா வந்து மேலும் தகவல் வேணும்னா உங்கள கூப்புடுறேன் madam. கண்டிப்பா madam. கண்டிப்பா madam என்னோட social worker அ வந்து நா மக்கள் எல்லாருக்குமே பாதுகாப்பு தந்து பத்திரமா வந்து எங்க area வா நாங்க பாத்துக்குவோம் madam. Thank you madam hi அபிஷா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்கா நீங்க எப்படிக்கா இருக்கீங்க

உங்களை உடம்புக்கு கொள்ளாம health எல்லாம் இப்ப எப்படி இருக்குக்கா?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

அந்த இருமல் வரத்தான் செய்யுது பாத்தின்னா முட்டை எல்லாம் சூடாக்கி குடிக்கிறீங்களா? ஆமாடா அதுவும் எடுத்துட்டுதான் இருக்கேன். இப்போ உள்ள உடல்நிலை எல்லாம் ரொம்ப முன்னால எல்லாம் எள்ளுக்குள்ள சாப்பிட்டாலும் கொஞ்சம் strong ஆ இருக்கும் எதுவும் ஒண்ணும் செய்யாது இப்போ ஏதாவது ஒரு சின்ன பணிவு பட்டாலோ இல்ல தண்ணியில குளிச்சிட்டு வந்தாலோ உடனே, உடனே எல்லா உடம்பு இதாகுது health பாதிக்கப்படுது.

இப்ப உள்ள பிள்ளைங்களைதான் அப்படிதான் எள்ளு கொள்ளுனாலும் உடனே health இந்த இது உடம்புதான் சரியில்லாம போகுது school களுக்கும் விட முடியல. இப்ப climate அந்த பனியா இருக்கும். அதனால பிள்ளைங்களுக்கு உடனே உடனே ஆஹ் வந்திருது, சளி வந்துருது பார்த்தீங்களா வந்து கா~ இயற்கை காலசூழ்நிலை வந்து எல்லாமே மாறி மாறி வரதுனால நம்மளால easy யா அதை வந்து handle பண்ண முடியலை. அந்த climate வந்து நம்ம உடம்பு set ஆகாம உடனே ஜலதோஷம் பிடிக்குது. இல்லைன்னா தும்மல் வர்றது அப்படியே இருமல் வருது சளி ஆயிடுது ரொம்ப பிரச்சனையாதான் இருக்கு. ஆமா ஆமா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு சாப்பாடும் சரியில்லையா அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்து எல்லாமே, செயற்கையான சாப்பாடு தானே பிள்ளைங்க இப்ப சாப்பிடுறாங்க அதனாலதான், பிள்ளைங்களுக்கும் உடனே உடனே நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமதான் சுகம் இல்லாம வர்றது. பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம இப்ப உள்ள முந்தி உள்ள காலத்துல வந்து நாட்டு மருந்துனால பிள்ளைங்களுக்கு நோயெல்லாம் குணமாகும். ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களை வந்து நாட்டு மருந்து குணமே ஆகல ஆஹ் இங்கிலிஷ் மருந்துதானே maximum எல்லாருமே எடுக்கிறாங்க. அதனால பிள்ளைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஹம் இது இங்கிலிஷ் மருந்து எடுத்தாதான் கேக்குது பாத்தீங்களா? ஆமா அபிஷா. என்னன்னா முன்னாலே எப்படின்னா சாப்பாடு நல்லா ஆரோக்கியமா சாப்பிடுவாங்க. அந்த சாப்பிடுற உணவுகளை எல்லாம் கேட்டிங்கன்னா ஆஹ் ஒருவேளை சாதம் எடுப்பாங்க காலைல வந்து ஆஹ் இந்த பழைய சாதம், மிஞ்சிப்போன பழைய சாதத்துல வெங்காயம் போட்டு குடிப்பாங்க ஆஹ் அப்போ வந்து காய்கறிகளை உணவுல சேர்த்துப்பாங்க. எல்லாமே ஆரோக்கியமா இருந்து அதுவும் இல்லாம அந்த காய்கறி எல்லாம் எப்படி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 இப்ப வந்து எல்லாமே நம்ம கடைகள்ல வாங்குறோம். அது வந்து original ஆ இல்லை இயற்கையா விளையுதா இல்ல செயற்கையில விளைவிக்கிறாங்களான்றதை கூட நமக்கு கூட தெரியாதுன்னு சொல்ல போனா. நம்ம வாங்கி

நம்ம அந்த காய்கறி குடுத்தாலும் அது சத்தே இல்லை. நோய்தான் வருதே தவிர எந்த உணவுமே இப்ப வந்து நம்ம நல்ல உணவு சாப்பிடுகிறோம் அப்படின்னு சொல்ல முடியலை. எல்லாமே, எல்லா food மே வந்து விஷம்தான் விஷத்தைத்தான் நம்ம அப்படிதான் இப்படி சாப்பிடறோம் பிள்ளைங்களுக்கும், அப்படிதான் கொடுக்கிறோம். நம்மளும், அதைதான் சாப்பிடுறோம் நம்ம நினைப்போம் நம்ம healthy யாதான் சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா healthy யான food healthy யான சாப்பாடே அது இல்லை பார்த்தீங்களாக்கா அதேபோல இந்த இது, பிள்ளைகளுக்கும் ஹம் முந்தியுள்ள பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி அஹ் கோதுமை கஞ்சி கோது~ அதுக்கப்புறம் கோதுமையில தோசை அடுத்தது அப்படி எல்லாமே நம்ம வந்து இயற்கையான பொருளைதான் சாப்பிடுவோம். ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களை பாத்தீங்களா noodles உ, fried rice உ அப்படிதான் பிள்ளைங்க இப்ப விரும்பறாங்க maximum பாத்தீங்களாக்கா? ஆமா அபிஷா அதுவும் இல்லாம இப்ப உள்ளதைப் பாத்தியா காலையில எழுந்திரிச்ச உடனே பல்லு விளக்குறாங்களோ இல்லையோ ஒரு bed coffee மட்டும் எல்லாருக்கும் ready ஆ இருக்கும் ஆனா அதுவே ஒரு தவறான பழக்கம் first நம்ம வந்து, coffee, tea குடிக்கிறதையும் ரொம்ப வந்து முற்றிலும் தவிர்க்கக்கூடிய ஒரு செயலாகும் ஆனா இப்ப வந்து ஆஹ் பல்லு துலக்குறதுக்கு முன்னாலயே bed பக்கத்துல bed coffee ன்னு ஒண்ணு போயிரும். அது வந்து முன்னால பாத்திருக்கீங்கன்னா தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் ஆஹ் பழைய கஞ்சிதண்ணில ஆஹ் சொல்லுவாங்க. அதை எடுத்து உப்பு போட்டு குடிப்பாங்க இல்லைன்னா மோர் குடிப்பாங்க. இல்லைன்னா ஆஹ் ஒரு இது உண்டு. கம்பங்கூழ்ன்னு சொல்லுவாங்க அது கூட தயார் பண்ணி வெறும் வயித்துல குடிக்கும் போது, உடம்பு குளிர்ச்சியாயி உடம்புல பல வித நோய்களும் வராம இருக்கும் ஆனா இப்ப எடுத்த உடனே ஒரு tea, coffee யை குடிச்சிட்டு உள்ள நோயைத்தான் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் பாத்தியா? ஆமா, ஆமா அதே போல பாத்தீங்களா இப்ப வந்து maximum எல்லாருக்குமே sugar இருக்கு sugar எதுனால வருது? நமக்கு health நம்ம இந்த இது ஹம் இது இந்த நமக்கு correct ஆன ஆகாரம் சாப்பிட~ சாப்பிடாதனால தான் அது வருது. எப்படின்னா நம்ம time க்கு time சாப்பிட மாட்டோம் time க்கு time சாப்பிடாட்டாலும் சாதா நம்ம சாப்பிட்டதே விஷத்தைதான் சாப்பிடுறோம். அப்ப அது வந்து நமக்கு sugar ர தான் கொண்டு வருது. பிள்ளைங்களுக்குனாலும் சரிதான். சின்ன வயசுலயே sugar இருக்குது ஹம் அதே போல pressure உம் pressure, sugar எல்லாமே அப்படித்தான் நம்ம வந்து ஒழுங்கா சாப்பிட்டு எடுத்து ஒழுங்கான ஆரோக்கியத்தோட இருந்தா நமக்கு வந்து அப்படி எல்லாம் வராது. ஆனா, நம்ம பிள்ளைகளுக்கும் பாருங்க பிள்ளைகள்கிட்டயும் சொன்னாலும் பிள்ளைங்களுக்கு புரியாது பிள்ளைங்க வந்து இல்ல நம்ம style ன்னு நினைச்சுப்போம். style ஆ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆஹ் தேவையான அளவு ரொம்ப இதான சத்தான ஆகாரம் சாப்பிடாம style க்கு, noodles உ fried rice அப்படி அதையே use பண்ணி அவள் பிள்ளைங்க எல்லாம் style ஆ சாப்பிடுவாங்க. முந்தி எல்லாம்,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 ஆஹ் அதே போல, இப்போ coronavirus வந்து பார்த்தீங்களா? coronavirus வ~ வந்த time ல வந்து என்னது கை கழுவுங்க neat ஆ இருங்க. அதேபோல, அடுத்தவங்களை தொடாதே அப்படியெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து என்னது நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனாலதான் உடனே, உடனே நம்ம நோயில நம்ம மேல வந்து, ஆஹ் விஷக்கிருமிகள் attack ஆயிடுது. அதனாலதான் பிள்ளைங்களுக்கு வந்து, நம்ம correct ஆ கை கழுவி சாப்பிட குடுக்கணும். அப்பதான் நம்ம health ஆ உடம்பு வந்து health ஆ இருக்கும். இல்லைன்னா வந்து பிள்ளைங்க ஆரோக்கியம் இல்லாம அப்படித்தான் இருப்பாங்க. அதனால, நம்ம வந்து இந்த இந்த coronavirus இப்பவும் திரும்பவும் பரவிட்டே வர்றதா சொல்றாங்க coronavirus நம்ம correct ஆ இருந்தோம்ன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வராம நம்ம தடுக்கலாம் பார்த்தீங்களாக்கா?

நம்ம ஊர்லயே lockdown போட்டு, ஊரடங்கு போட்டு எல்லாமே ரொம்ப அவதிக்குள்ளானோம் எல்லாமே கஷ்டமானோம் ஆனா அந்த time ல வந்து ஆஹ் corona வந்துச்சு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க? அந்த நிலவேம்பு கசாயம்ன்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க பயத்துல, நோய் வந்துருமோ? அப்படின்னு நமக்கு வந்து உடம்புல வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத ஒரு காரணத்தினால, எல்லா நோயும் easy யா நம்ம கிட்ட வந்திருது. அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம வந்து உடம்புல வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கும் போது, எந்த ஒரு நோயும், நம்மகிட்ட வராது அப்படித்தானே? நம்ம உணவு பழக்கங்களை நம்ம வந்து மாத்தணும் நம்ம வந்து காலையில tea, coffee குடிக்கிறதுக்கு பதிலா நம்ம வந்து ஆஹ் அதுக்கு பதிலா நம்ம வந்து ஒரு

உலர் திராட்சையின்னு சொல்றாங்க அதெல்லாம், நம்ம தண்ணியில ஊற வச்சு சாப்பிடும்போது நமக்கு ரத்தம் increase ஆகும். Immunity power வந்து அதிகரிக்கும். அதனால, எந்த ஒரு நோயையும் நம்ம கிட்ட வராது. அதனால நம்ம ஆரோக்கியம் நோய் வராட்டாலே நம்ம வந்து நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொல்றது ஒரு நல்ல ஒரு பழமொழிதான் உண்மையாவே நடைமுறை வாழ்க்கையில. ஆமா, ஆமா நம்ம வந்து நோயை வந்து நோய் வராம இருக்கிறது நம்ம எவ்வளவு தூரம் நம்ம correct ஆன அளவு சாப்பிடுவோம் correct correct தான் ஒரு limit ஆன அளவு இல்லாம எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் limit ஆ சாப்பிடணும் ஆஹ் இது அளவு மீறி சாப்பிட்டா வந்து அமிர்தமும் நஞ்~ நஞ்சுதான் அது அதனால அதுக்கு வந்து அதுக்கு கணக்கா correct ஆ சாப்பிடணும். அப்போ, நம்ம பிள்ளைங்களுக்குன்னாலும் சரிதான், நம்மனாலும் சரிதான், எந்த ஒரு நமக்கு பொருள் பிடிச்சாலுமே ஒரு limit ஆன ஒரு விஷயத்த சாப்பிடணும். அதுக்கு மேல சாப்பிட்டா வந்து நமக்கு சொ~ நமக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமதான் போகும், அப்படித்தானே?

குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான உணவுகளை வந்து இப்பவே எடுத்துக்கணும் ஆஹ் இப்ப வந்து ஆஹ் நிலவேம்பு கஷாயம், அந்த time ல, corona வந்த உடனே பயந்து, எல்லாருமே குடிச்சாங்க. ஆனா, அது குடிக்க முடியாத ஒண்ணுதான் ஆனா, குடிச்சிட்டாங்க பயத்துல. எல்லாருமே, உயிர் பயத்துலதான் குடிச்சாங்க தவிர, நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் உள்ள எண்ணம் யாருக்குமே வரல சொல்லப் போனா இயற்கையாவே நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணோம் இப்ப முருங்கைக்கீரை எல்லாம், முருங்கை மரம், எல்லா வீட்டுலயும் நிக்கும் சொல்ல போனா எல்லார் வீட்லயும், ஒவ்வொண்ணு நிக்கறதுனால அந்த முருங்கை இலை எல்லாம் பறிச்சு, நம்ம தண்ணி காய்ச்சி குடிக்கும் போது ஆஹ் sugar க்கு நல்லது.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

அப்படி use பண்ணி நம்ம அதை போட்டு குடிக்கலாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல, இன்னொன்னு என்னன்னா முந்தி உள்ள காலத்துல உள்ளவங்க maximum இந்த சின்ன குழந்தையில வந்து, மாவு, மாவு வந்து use மாவு தண்ணி use பண்ணவே மாட்டாங்க, ஆனா இப்போ

full லுமே தாய்ப்பால் மட்டும்தான் குடுப்பாங்க. ஆனா, இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு பாத்தீங்களா full மே மாவு தண்ணி அப்படித்தான் குடுப்பாங்க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

சளிக்குள்ள எல்லா பொருளுமே வீட்டுல நல்ல மொளவு, இஞ்சி, வெள்ளபூண்டு இதெல்லாமே நம்ம use பண்ணலாம் தானே. ஆனா, இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு அப்படியெல்லாம் யாரு குடுக்கற பாத்திங்களா? சளி வந்தவுடனே, hospital தான் கூட்டிட்டு போறாங்க.

அதனாலயே health எல்லாம் maximum பிள்ளைங்களுக்கு வந்து பாதிக்கத்தான் செய்யும். அந்த மாத்திரை சாப்பிட, சாப்பிட நமக்கு உடம்புல வந்து, ஹம் இது health குறைஞ்சிட்டேதான் வருதே தவிர கூடாது. அதனால, இப்போ முந்தி உள்ளவங்க வந்து ரொம்ப strong ஆ தொண்ணூறு வயசு, தொண்ணூத்தி அஞ்சு வயசு, நூறு வயசு, நூத்தி பத்து, நூத்தி இருபது வயசு வரை, இருந்திருக்கவங்களா இருக்காங்க. ஆனா, இப்ப உள்ளவங்க பாருங்க அம்பது வயசு வரைக்குமே இருக்கறதே பெரிய விஷயமா இருக்கு எள்ளு போல நோய் வந்தவுடனே படுத்துரும் நம்ம. படுத்துதான் கிடைக்கும். எளும்பவே நம்மளால முடியலை. அப்படிதான் ஒவ்வொரு நாளும், காலம் வந்து மாறிட்டே வருது. நம்ம, இப்ப நம்ம காலத்துல எப்படி இருக்கும், இனி நம்ம பிள்ளைங்க காலத்துல எல்லாம், எப்படி இருக்குது எப்படி போகுதுன்னே தெரியலே. பார்த்தீங்களாக்கா ஆமா, அபிஷா அதுக்கு என்னன்னா நீங்க சொன்னீங்கல்ல நல்ல மிளகு, ஜீரகம், ஆஹ் அதுக்கப்புறம் வந்து, அந்த சுக்கு, இஞ்சி எல்லாமே, மஞ்சள் தூள், எல்லாமே நம்ம வந்து, அன்றாடம் எல்லார் வீட்டிலேயும் எல்லாம் சமையல் அறையில இருக்கிற சாதனம்தான் அதை நம்ம வந்து உணவுல நம்ம எடுத்துக்கணும். எவ்வளவு தூரம், நம்ம உணவுல எடுத்துக்கிட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். இப்ப சொல்லப்போனா ஆஹ் நம்ம வந்து இந்த சீரகம், நல்ல மிளகு, ஆஹ் வெள்ளைப்பூண்டு

சளி பிரச்சனை, எல்லாத்தையுமே அது குணமாக்கும் அது ஒரு பெரிய ஒரு இதாகும். அதனாலதான் எல்லாருமே வீட்டுல உடம்பு சரியில்லைன்னா உடனே ரசம் சாப்பாடு வைச்சிருவாங்க. ரசம் வச்சு, நம்ம வந்து

சாப்பிட்டு முடிச்சிட்டு ரசத்தை கொஞ்சம் எடுக்கும்போது easy ஆ ஜீரணமாகும் குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி. easy ஆ ஜீரணமாகும். அதனால, நோய்களையும் நம்ம கட்டுப்படுத்தலாம் நம்மதான் நம்ம

அப்ப அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா ஆஹ் feeding குடுப்பாங்க. அது போக ஒரு ஆறு மாதம் கழிந்து வரும்போது,

அது வந்து, உடம்புல வந்து ஒரு ரொம்ப அருமருந்து மாதிரி. எல்லாமே எல்லா வகை தானியங்களும் அதுல அடங்கிரும். ஆஹ் மக்காச்சோளம் எல்லாமே அடங்கிரும் சிறுபயிறு, கடலை எல்லாமே. அது வந்து, நம்ம கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு எலும்பு ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கும் வளர, வளர அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அதிகமா இருக்கும். ஆனா, இப்போ அந்த குழந்தைங்க யாரு சாப்பிடுறாங்க? சாப்பிட மாட்டாங்க. அ~ அதே இது, இன்னொரு காலத்திலே, ஆமா. அந்த மாதிரி உணவுகளை எடுக்கும் போது எடுத்துட்டு இருந்ததுனாலே, சீக்கிரம் அந்த பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்காது, சளி வரும். குழந்தையிலிருந்து சளி வரும். ஆனா, இந்த உணவுகள் நம்ம எடுக்குறது மூலமா அந்த சளி எல்லாமே குறைஞ்சிரும். அதே மாதிரி, குழந்தைங்களுக்கு பால் கொடுப்பாங்க இப்ப எல்லா வீட்டுலயும் ஒரு சீனி இல்லனா, ஆஹ் horlicks, boost அதான் கலக்கி கொடுப்பாங்களே தவிர, ஒரு இயற்கையான ஒரு இது வந்து யாருக்குமே கொடுக்கிறது இல்லை, சொல்லப் போனா. அதே மாதிரி, நம்ம வந்து sugar சேர்க்கிறோம் sugar வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து, நம்ம அளவு கடகமாக சேர்க்கும் போது sugar வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஆஹ் சுத்தமான sugar ஆ இருக்காது சொல்லப் போனால் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? பனங்கற்கண்டு ஒரு பெரிய ஒரு powerful ஆன மருந்தாகும். எவ்வளவு பெரிய சளியாக இருந்தாலும் குழந்தைங்கள், பெரியவங்க எல்லாருமே சளியை இறைக்கிறோம். ஆனா, அந்த பனங்கற்கண்டு யாருமே இது பண்றது இல்லை. இப்போ உள்ள இதுல. எல்லாருமே, வீட்டிலேயே போய் பார்த்தீங்கன்னா சர்க்கரை மட்டும்தான் இருக்கும் அந்த பனங்கற்கண்ட நம்ம coffee ல போட்டு குடிப்பதன் மூலம் எல்லாருக்குமே ஒரு ஆரோக்கியம்தான். அதே மாதிரி நம்ம சீனி use பண்றோம். அதுக்கு பதிலா நாட்டு சர்க்கரையை கொண்டு வந்தோம்னா எல்லாமே நம்ம சமைக்கிற சாதனங்கள்ல, அந்த சாதனங்கள் வந்து இப்ப உள்ள modern உலகத்துக்கு ஏற்ப நம்ம மாறிட்டிருக்கோம். அப்படி இல்லாம பழைய காலத்துல உள்ள சாதனங்களை நம்ம மறக்காம கொண்டு வந்தா மட்டுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்க முடியும் இந்த நோய்களும் நம்மளை விட்டு விலகிப் போயிரும்

ஆமா, ஆமா ஆமாக்கா. இப்போ உள்ள காலத்துல யாருக்கா அதெல்லாம் பாக்கிறா, முந்தி உள்ளவங்கதான் நம்ம வந்து பார்த்து, பார்த்து இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் பிள்ளைங்களும் இதை கொடுத்தால் நல்லா இருக்கும். ஆனால், இப்ப உள்ளவங்க பாருங்க,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 அரிசிய இடிச்சு வறுத்து வச்சுட்டு, அடுத்தது கடலை பொரிகடலை போட்டு அப்படி nestem செஞ்சு கொடுப்பாங்க முந்தி உள்ளவங்க ஆனா, இப்ப உள்ளவங்க பாருங்க கடையில அந்த nestem ல maximum கலப்படம் இருக்கதான்கா செய்யும். அதனால, பிள்ளைங்களுக்கு அதனாலேயே நோய் வருது.

ஆஹ் அதே போல, வளர்ந்த பிள்ளைங்களுக்கு pediasure, pediasure ன்னு வாங்கி குடுக்குறாங்க. pediasure ல எவ்ளோ ரூபாய் கொடுத்து வாங்குறோம். அதுல எவ்வளவு chemical add பண்ணியிருப்பாங்க, நம்ம வீட்டிலேயே நம்ம ஹம் ஒரு நல்ல உணவு செஞ்சு கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு. அப்படின்னு, எந்த parents மே யோசிக்கல. நம்ம இப்ப வந்து எல்லா தானிய வகைனாலும் சரிதான். அடுத்தது பயிர் வகைனாலும் சரிதான். எல்லாமே போட்டு நம்ம இடிச்சு குடிக்கிறதுதானே நல்லது பிள்ளைங்களுக்கு ஆனால், நமக்கு அது தெரியாது நம்ம இப்படி கொடுத்தால்தான் நல்லது. அப்படி கொடுத்தால்தான் நல்லது. ஏன்னா, நாடு வந்து வளர்ந்து, வளர்ந்து, வளர்ந்து போகப் போக ஒவ்வொரு parents ம் முந்தியுள்ள parents அப்படி மாறமாட்டாங்க. இப்ப உள்ள இப்ப உள்ள parents அப்படி தானாவே மாறி மாறி மாறி மாறி வந்துட்டாங்க. இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும் அப்படீன்னு சொல்லிட்டு. எல்லாருமே இப்ப ego அவன் அப்படி பண்ணான்னா, நம்ம பிள்ளைக்கு இப்படி பண்ணணும். அப்படி, அதுக்கு வேண்டி அதனாலேயே health வந்து குறைஞ்சிட்டேதான் போகுதே தவிர, இந்த இது பண்ணவே இல்லை. முந்தி உள்ள காலத்துல, எப்பவாவது பிள்ளைங்களை hospital ல வச்சிட்டு admit ஆகி இருக்கியோன்னு, யாராவது கேள்விப்பட்டிருப்பாங்களா? அப்படி யாரு~

இந்த hospital ல admit ஆகி நம்ம இருக்கவே மாட்டோம் ஆனா, இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து அப்படி இல்லை. நம்ம வந்து, maximum பாரு பாருங்கக்கா, சளி வந்தாலே, கொஞ்சம் நல்லா சளி வந்துட்டாலே, hosp~ hospital ல admit ஆகி இருக்கிறது போலதான் maximum இருக்குது. சளி வந்தாலே நம்ம வந்து பாட்டி வைத்தியத்தை கண்டிப்பா கையிலே கொண்டு வரணும், அபிஷா இப்ப வந்து முன்ன உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு, ஒரு சளியோ, fever ஒ வந்துட்டா என்ன பண்ணுவாங்க? பச்சை இலை, நவரப்பச்சிலைன்னு ஒரு செடி சொல்லுவாங்க.

ஆஹ் light ஆ சூடு பண்ணி, சாறு எடுத்து குடுத்தாலே குழந்தைங்களுக்கு, சளி இறங்கும் அதே மாதிரி ஆஹ் சூடகம் சொல்லுவாங்க.

நம்ம ஒரு என்ன சொல்றது? முதலுதவின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை நம்ம

பண்ணணும். இது இப்ப அப்படி இல்லை. எள்ளு, புல்லுனா full ஒண்ணு hospital தான் போறாங்க.

so உடனே உடனே hospital தானேக்கா எல்லாருமே maximum போறாங்க அதே போல பார்த்தீங்களா? சின்ன பிள்ளைகளை, ஒரு அஞ்சு வயசுலயே எங்க பக்கத்து வீட்ல அஞ்சு வயசுலயே அந்த பிள்ளைக்கு வந்து sugar இருக்கு. அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு என்ன sugar இருக்கும் அப்படின்னு யோசிச்சா நம்ம நம்ம அம்மா வயத்துல இருக்கும் நேரமே நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடுறதே இல்ல. இப்ப அதனால பிள்ளைங்களுக்கு அதனாலயே sugar, pres~, sugar வருது அதே போல can~, cancer ம் அப்படித்தான். நம்ம வந்து நல்ல எண்ணெய் use பண்ணாம ஹம் இந்த இது எல்லாருமே maximum இப்ப எண்ணெய் எல்லாமே, ஒரு வித்தியாசமாதானே use பண்றாங்க. அதனாலேயும் நிறைய வந்து எண்ணெய், என்னனாலும் தெரியுதா அதேபோல softy விஷயங்கள்னாலும் சரி, நம்ம வெளிய கடையில இருந்து packet ல உள்ள உணவு வாங்கி சாப்பிட்டிங்கனாலையும்,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 அதனால, நம்ம வீட்டுல எதுனாலும் நம்ம வீட்டுல செஞ்சு வீட்டுல சாப்பிடணும். அப்பதான், நமக்கு வந்து எந்த நோயும் வராம நம்ம கொஞ்சமாவது பாதுகாப்பா இருக்க முடியும் பாத்தீங்களா ஆமா, அது நம்ம முதல் விஷயம் ஆஹ் இப்ப வந்து, கடையில வந்து refined oil, palm oil ஏதோ, பல விதமான oil வந்து marketing ல வந்தாச்சு ஆனா, பழைய காலத்துல என்ன பண்ணுவாங்க? தேங்காயை அரைச்சு செக்கெண்ண எடுப்பாங்க. எல்லாமே செக்கெண்ணை ஆட்டுவாங்க. அந்த எண்ணெய்ல சமைக்கும்போது, கூடுதலா நம்ம பழைய காலத்து தேங்காய் எண்ணெய்தான் சமைப்பாங்க. பார்த்திருக்கீங்களா தேங்காய் எண்ணெ~

அது வந்து ருசியாவும் இருக்கும், ஆரோக்கியமாவும் இருக்கும். அத நம்ம உணவுல எடுத்துக் கொள்ளும்போது, உடம்புக்கு ஒரு ஒரு வலுதான், ஒரு ஆரோக்கியம் தான். ஆனா இப்ப வந்து எதுக்கா அதே மாதிரி எண்ணெய்களை வந்து ஆஹ் எவ்வளவு use பண்ணணுமோ அந்த அளவு தான் பயன்படுத்தணும் அளவுக்கு மீறி பயன்படுத்தக் கூடாது.

தாளிப்பு பொரிப்புன்னு எல்லாமே எண்ணெய்கள்லதான் பொரிக்குறாங்க ஹம் ஆமா அது எண்ணெய் வந்து, ரொம்ப use பண்ணவே கூடாது. அதே நமக்கு உடம்பு போட, போட, நமக்கு நோய்களும் அதிகமாயிட்டேதான் போகுது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

பெற்றோர்களும் என்ன பண்ணுவாங்க சரி, நம்ம பிள்ளைங்க கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லி maximum உள்ள maximum உள்ளவங்க எல்லாம், பொரிச்சுதான் கொடுக்குறாங்க மீன்கள். மீனை, நம்ம எவ்வளவு தூரம் அவிச்சு சாப்பிடறோமோ நம்ம கண்ணுக்கு நல்லது ஆஹ் கண்ணு அதே போல பப்பாளி பழம் எல்லாம் சாப்பிட்டாலும், நம்ம கண்ணுக்கு நல்லது. ஆனா, பிள்ளைங்க யாருமே இப்ப பப்பாளி பழத்தை பெரிய அளவுல விரும்பவே மாட்டேங்கிறாங்க, பாத்திங்களாக்கா.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 திரும்ப வர்றப்போ என்னோட car ல வந்திடலாம் ரொம்ப thanks sir சுதந்திரா எழுந்து கொண்டான் correct டா வந்திடுறியா நான் வரதுக்கு கொஞ்சம் முன்னபின்ன ஆனாலும் அங்கயே wait பண்ணு வந்திடுறேன் சரி sir என்றவனின் தோளில் தட்டிவிட்டு புறப்பட்டான் சுதந்திரா sir ஏதாவது சாப்பிடுறீங்களா பரவாயில்லைப்பா சரி ஒரு tumbler தண்ணி கொடு போதும் இல்லை sir இரண்டு நிமிஷம் இருங்க tea போட்டு தர்றேன் tea போட தனசேகர் சமையலறைக்கு சென்ற நேரத்தில் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்ட சுதந்திரா அருகில் இருந்த மேஜையின் drawer ரை ஓசையில்லாமல் இழுத்து உள்ளே இருந்த பலவிதமான book காகிதங்களுக்கு அடியில் தான் கொண்டு வந்திருந்த முன்னிரவில் சுதா எழுதிக் கொடுத்த கடிதத்தை செருகினான் drawer ரை முடினான் tea குடித்துவிட்டு பிரமாதமான tea போட்டிருக்கப்பா நீ என்று அவன் கையை குழுக்கி புன்னகைத்து வெளியே நடந்தான் சுதந்திரா அத்தியாயம் எட்டு மாலை ஐந்து மணியை நெருங்கி கொண்டிருக்கும் போது அலுவலகத்தில் பல பேர் வீட்டுக்கு புறப்பட தயாராகி கொண்டிருக்க

இன்னையில இருந்து தினம் பன்னிரண்டு மணி வரைக்கும் நான் office ல இருந்து accounts சரி பார்க்கலாம்னு இருக்கேன் எனக்கு ஒரே ஒரு assistant வேணும் உங்களால என்னோடு இருக்க முடியுமா அதுக்குண்டான overtime சம்பளம் போட்டு தரேன் என்ன சொல்றீங்க என்றான் நல்ல யோசனை தான் தம்பி ஆனா நான் பத்து மணிக்கு மேல் கண்ணு முழிக்கிறது இல்லை doctor advice அப்படி அஞ்சு மணிக்கு முடியுது நான் ஒரு ஒன்பது மணி வரைக்கும் office ல உங்களுக்கு help பண்ண முடியும் அதுக்கு மேல நான் புறப்பட்டேன்னா பத்து மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன் சரி ஒன்பது மணி வரைக்கும் நீங்க இருங்க அதுக்கப்புறம் பன்னிரண்டு வரைக்கும் நான் மட்டும் தனியா இருந்து பாத்துக்கிறேன் சரி தம்பி இன்னையில இருந்தே ஆரம்பிச்சிக்கலாம் இல்லையா சரி தம்பி சொன்னபடி office ல இருக்கும் அனைவரும் புறப்பட்டு போனதும் சுதந்திராவும் நல்லசாமியும் மட்டும் அந்த அறையில் உட்கார்ந்து பழைய கணக்குகளை சரி பார்க்கின்ற வேலையை துவங்கினார்கள் இரவு மணி எட்டு நாப்பதி ஐந்து ஆனதும் சுதந்திரா sir நீங்க புறப்படுங்க time ஆச்சு என்றான் அவர் புறப்பட்டு சென்றதும் தன் drawer ரை இழுத்து ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த ஒட்டுதாடி ஒட்டு முரட்டு மீடையை பொருத்திக்கொண்டு கருப்பு நிற leather jerkin னை brief ல் இருந்து எடுத்து அணிந்து கொண்டான் அறையில் light fan எல்லாத்தையும் அனைக்காமல் மெதுவாக நழுவி office சை பூட்டினான் அந்த கட்டிடத்திற்கு இரண்டு இடங்களில் மாடிகள் தவிர ஒரு lift இந்த கட்டிடத்தில் நான்கு மாடிகள்

யாராவது உபயோக படுத்தி கொண்டே இருப்பார்கள் lift க்கு ஆள் காவல் ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மட்டும் தான் அதன் பிறகு சொந்தமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கட்டிடத்திற்கு என்று ஒரு watchman உண்டு மூன்று shift க்கு மூன்று பேர் அவன் நியாயமாக கட்டிடத்திற்குள் நுழைவாசல் அருகே தான் இருக்க வேண்டும் ஆனால் அவனை இந்த இடத்தில பார்ப்பதோ அபூர்வம் வண்டிகள் park செய்யப்படுகின்ற பகுதியில் யாரிடமாவது பேசி கொண்டு நின்று கொண்டிருப்பான் சுதந்திரா மாடிப்படிகளின் வழியாக விடுவிடு என்று இறங்கினான் வெளியேறினான் ஓரக்கண்ணால் பார்த்த போது night watch man அருணகிரி தனது friend டோடு பேசி கொண்டிருந்தான் சுதந்திரா நழுவி சாலைக்கு வந்து அந்த கட்டிடத்தை விட்டு தொலைதூரம் விலகி வந்து பிறகு ஒரு ஆட்டோ அமர்த்தி கொண்டு அலங்கார் theater போங்க என்றான் மணி பார்த்து கொண்டான் மணி எட்டு ஐம்பது அஞ்சு தனசேகர் airport க்கு புற்ப்பட்டு போய் கொண்டிருந்தான் சுதந்திரா ஒரு cigarette எடுத்து பற்ற வைத்து கொண்டான் திட்டபடி எல்லாம் சரியாக நடக்க வேண்டும் தனசேகர் மாட்ட வேண்டும் நான் நினைத்த விடுதலை எனக்கு கிடைக்க வேண்டும் அலங்கார் theater வாசலில் இறங்கி பணம் கொடுத்து அந்த ஆட்டோவை அனுப்பி விட்டு சற்று நடந்து சாலையில் வந்து கொண்டிருந்த மற்றொரு ஆட்டோ காரனை பிடித்தான் ஏறிக்கொண்டான் சைதாபேட்டை என்றான் மற்றோரு cigarette டை பிரித்தான் சைதாப்பேட்டையில் தன் தெருவிக்கு முந்தி தெருவில் ஒரு தனி வீடு முன்பாக இறங்கி பணம் கொடுத்தான் ஆட்டோ போனதும் அந்த தெருவை விட்டு விலகி தன் தெருவுக்குள் வந்தான் மெதுவாக நடந்தான் எட்டரை மணிக்கெல்லாம் துக்கவீடு மாதிரி அமைதி ஆகி விடும் அந்த தெருவில் ஒரு cycle காரன் கடந்து சென்றதை தவிர வேறு நடமாட்டமே இல்லை அந்த பொது தொலைபேசிக்கு நடந்து உள்ளே வந்து கதவை முடிக்கொண்டு காசை தயாராக வைத்து கொண்டு பார்கவி மாமி வீட்டுக்கு phone செய்தான் சுதந்திரா மூண்றாவது ring ல் எடுக்கப்பட்டு hello என்றால் மாமி மாமி நான் சுதந்திரா பேசுறேன் office ல இருந்து பேசுறேன் நீங்க சுதாவை கூப்பிட வேணாம் ஆனால் ஒரே ஒரு செய்தி மட்டும் சிரமம் பார்க்காம செல்லிட முடியுமா மாமி என்ன சொல்லுப்பா ஒன்னுமில்லை எனக்கு இங்க office ல accounts பார்க்க வேண்டிய வேலை இருக்கு நான் வர்றதுக்கு பன்னிரண்டு மணி ஆகிடும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பா கொஞ்சம் சொல்லிடுறீங்களா இப்படி பத்து மணிக்கு உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மணிக்கணும்

அந்த வினாடி மாமி அவர் வீட்டு வாசலில் இருந்து சுதாவிடம் சென்று சொல்லிவிட்டு திரும்பவும் அவள் வீட்டுக்குள் நுழைந்தாள் நேராக தன் வீட்டிற்கு வந்தான் தாடி மீசையை கழற்றி pant pocket ல் போட்டு கொண்டு jerkin னை கழற்றி அருகில் இருந்த இருட்டு செடி ஒன்றில் போட்டான் கதவை சன்னமாக தட்டினான் கதவை திறந்த சுதா ஆச்சரியமாக விழிகளை விரித்தால்

அப்பறோம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு புறப்பட்டு வந்துட்டேன் car சத்தமே காணோமே car repair ஆட்டோல வந்தேன் ஆட்டோ சத்தம் கூட கேட்கலையே என்ன அசட்டு தனமா கேட்குற நீ கவனிக்கலையினா நான் என்ன பண்றது அது இல்லைங்க மாமி சொல்லிட்டு போய் ரெண்டு நிமிஷம் கூட ஆகல இப்போதான் phone வந்ததுன்னு சொன்னாங்க அப்படியா சொன்னாங்க

தலையணையால உன் முஞ்சியை அழுத்துறேன் மூச்சு முட்டும் இல்லையா எவ்வளவு second உன்னால தாக்கு பிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம் அப்பறம் நீ என் முகத்துல பொத்து யார் அதிக second தாக்கு பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் மூச்சுத் திணர்றப்போ கையை ஆட்டு உடனே நான் தலையணையை எடுத்திடுறேன் okay எதுக்குங்க இந்த விபரீதமான விளையாட்டு எல்லாம் ஒரு thrill க்கு தான் come on சுதா சரிங்க என்றாள் அப்பாவி சுதா